இதுல வந்து ஒரு ப்பு லாரி நிக்குது.

அப்புறம் பெட்ரோல் போடறதுக்கான இந்த மிஷினு இருக்குது.

அப்ரோ சுத்தி வந்துட்டு இந்த இடம் புகை சூழ்ந்த மாரி மேகலா தாழ்ந்து வந்துர மாதி தெரியுது.

இதுல வந்து ஒரு ஆள் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு.

அங்க ஒரு ஆள் வெள்ள கலர் சட்ட போட்டுருக்காரு அவர் கையில ஒரு ஃபோனும் பாத்துட்டுருக்காரு.

அப்புறொ சுத்தி நெறைய நீல கலர்ல கம்பி எல்லா போட்ருக்காங்க.

இது வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற எடம்.

இது வந்துட்டு ஒரு ஹாஸ்பிடல்ல வந்து கிளீனிக் பண்றவங்க.

முதலையோட சேந்து பக்கத்துலயே வந்துட்டு செவரெல்லாம் வெடிச்சு வெடிச்சு கீறி கீறி தெரியுது.

கலர் பேப்பர்லா தெரியுது நறைய பலூன் எல்லா தொங்க போட்டிருக்காங்க.

ஒரு இன்டெர்லாக் ஓட கல் வந்து இந்த கேட்டோட ஒட்டி வச்சிருக்காங்க.

அப்புறம் நறைய மரம் தெரியுது சைடுல .

பச்ச கலர்ல நறைய பச்சை மொளவு கடக்குது.

ஒரு ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல் தொறந்து போட்டிருக்காங்க.

இந்த பில்டிங்க்கு சுத்தி அ வெள்ள கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

சுத்தி நெறைய மரோ எல்லா இருக்குது. அப்ரோ செடி தொட்டி தெரியுது.

அப்புறம் நிறைய பில்டிங்க்கு தெரியுது.

ஸ்விம்மிங் பூல்ல வந்து தண்ணி வந்து நீல கலர்ல வான நீல கலர்ல தெரியுது.

அப்ரோ சுத்தி வந்து நிறைய சாதனை எல்லா இருக்கு அந்த டேட்டூ கடையில.

இது வந்துட்டு ஒரு ஆபீசு அந்த ஆபீஸ்க்கு சுத்தி வந்து வெள்ளை கலர்ல நீல கலர்லியுமா பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.